லிப்ரியாஃபிஸ் டிராவ் வில் பில் ஆப்ஜெக்ட்ஸ் வித் கலர் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்பது கலர் கிரேடியன்ட்ஸ் ஹேட்சிங் மற்றும் பிட்மேப்ஸ் ஆல் ஆப்ஜெக்ட் களை நிரப்புவது பேஜ் பேக்குரவுண்ட்ஸ் அமைப்பது புதிய கலர் களை உருவாக்குவது
வாட்டர்சைக்கில் பைல் ஐ திறக்கலாம்
இவற்றால் ஆப்ஜெக்ட் களை நிரப்பலாம் கலர்ஸ் கிரேடியன்ட்ஸ் லைன் பேட்டர்ன்ஸ் அல்லது ஹேட்சிங் மற்றும் பிக்சர்ஸ் நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334
வாட்டர்சைக்கில் டயாகிராம் க்கு வண்ணம் பூசுவோம் சூரியனுக்கு அடுத்துள்ள இரண்டு மேகங்களுக்கு முதலில் வண்ணமிடலாம்
வெள்ளையாக
சூரியனுக்கு அடுத்துள்ள மேகத்தை தேர்க வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஏரியா மீது சொடுக்கவும் ஏரியா டயலாக் பாக்ஸ் தெரிகிறது ஏரியா tab மற்றும் பில் ஆப்ஷன் ன் கீழ் கலர் மீது சொடுக்கவும் ஸ்க்ரோல் டவுன் செய்து வைட் மீது சொடுக்கவும் ஒக் செய்க
இதே போல மற்ற மேகத்துக்கும் வண்ணமிடுக ஏரியா கலர் இல் வலது சொடுக்கி பின் வைட் மீது சொடுக்கவும் எல்லா மேகங்களையும் வண்ணமிடுவது நேரமாகும்
சுலபமான வழி அவற்றை குரூப் செய்வது இரண்டு மேகங்களுக்கு கிரே பூசலாம்
அவை மழை மேகங்கள் முதலில் அவற்றை குரூப் செய்வோம் Shift கே ஐ அழுத்தி மேகங்கள் மீது ஒவ்வொன்றாக சொடுக்கவும்
வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் குரூப் ஐ சொடுக்கவும் மேகங்கள் குரூப் ஆகிவிட்டன
மீண்டும் வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் Areaவை சொடுக்கவும் ஏரியா டயலாக் பாக்ஸ் இல் ஏரியா tab ஐ சொடுக்கி பில் ஆப்ஷன் இல் கலர் ஐ தேர்ந்து ஸ்க்ரோல் டவுன் செய்து கிரே 70 ஐ தேர்க ஒக் செய்க
முக்கோணத்தை இதே போல ப்ரவுன் 3 வண்ணமாக்குவோம்
ரெக்டாங்கில் ஐ இதே போல ப்ரவுன் 4 வண்ணமாக்குவோம்
அதே போல சூரியன் ஐ யெல்லோ ஆக்குவோம் நீரை குறிக்கும் மற்ற முக்கோணம் கர்வ் ஆகியவற்றை டர்கோயிஸ் 1 ஆக்கலாம் அவற்றுக்கு ஒரே பார்மேட்டிங் தேவை என்பதால் ஏற்கெனெவே குரூப் செய்யாவிட்டால் இப்போது செய்யவும் இவற்றுக்கு வண்ணமிட அதே படிகள்தான் வலது சொடுக்கி ஏரியா ஏரியா tab பில் கலர் டர்கோயிஸ் 1
வாட்டர் ஆப்ஜெக்ட் ஐ பாருங்கள் முக்கோணம் மற்றும் கர்வ் இன் ஆட்லைன் கள் காட்டப்படுகின்றன
இந்த outlineகள் தோன்றாமல் செய்தால் படம் நன்றாக இருக்கும்

செலக்ஷன் முழுதும் ஏரியா டயலாக் பாக்ஸ் இலேயே இருப்பதை காண்க கலர் ஐ தேர்க ஸ்க்ரோல் டவுன் செய்து ப்ரவுன் 1 மீது சொடுக்கவும் ஒக் செய்க மரத்துக்கு வண்ணம் பூசியாயிற்று
குரூப் இலிருந்து வெளியேற வலது சொடுக்கி எக்ஸிட் குரூப் ஐ தேர்க மற்ற மரங்களையும் இதே போல் வண்ணம் பூசலாம் மற்ற மரங்களை டிலீட் செய்துவிட்டு வண்ண மரத்தை கோப்பி பாஸ்டே செய்து
வேண்டிய இடத்துக்கு கொண்டும் போகலாம் அது இன்னும் சுலபமில்லையா
சூரியன் க்கு அடுத்துள்ள மேகத்துக்கு ஷேடோ அடிக்கலாம் செலக்ட் ஐ டிராவிங் டூல்பார் இலிருந்து சொடுக்கி அவற்றை செலக்ட் மற்றும் குரூப் செய்க வெள்ளை மேகம் குரூப் ஐ தேர்ந்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஏரியா ஐ சொடுக்கவும் ஏரியா டயலாக் பாக்ஸ் இல் ஷேடோ tabஐ சொடுக்கவும் புராப்பர்ட்டீஸ் இல் யூஎஸ்இ ஷேடோ பாக்ஸ் இல் குறியிடுக மற்ற பீல்ட் கள் இப்போது ஆக்டிவ் ஆகிவிட்டன
Positionஇல் கீழ் வலது மூலை ஆப்ஷன் ஐ சொடுக்கவும் பொசிஷன் என்பது நிழல் எங்கே விழும் என நிர்ணயிக்கிறது கலர் பீல்ட் இல் கிரே ஐ தேர்க ஓகே செய்க ஒவ்வொரு வெள்ளை மேகத்துக்கு பின்னும் ஒரு நிழல் தெரிகிறது இப்போது மேகங்களை இன்னும் இயற்கையாக ஆக்கலாம் கிரே மேகம் குரூப் ஐ தேர்ந்து வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஏரியா வை தேர்க ஏரியா டயலாக் பாக்ஸ் இல் ஏரியா tab ஐ தேர்க
பில் ன் கீழ் கிரேடியன்ட் ஐ சொடுக்கவும் கிரேடியன்ட்1 ஐ தேர்க ஓகே செய்க மேகத்தின் கரிய நிறம் இப்போது இன்னும் இயற்கையாக உள்ளது
ஒரு ஷேப் ஐ தேர்க ஒரு மேகம் குரூப் எனலாம்
வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஏரியா ஐ சொடுக்கவும் ஏரியா tab ஆப்ஷன்ஸ் தெரிகின்றன பில் இன் கீழ் 4 optionகள் உள்ளன கலர்ஸ் கிரேடியன்ட் ஹேட்சிங் மற்றும் பிட்மேப்
டயலாக் பாக்ஸ் இல் ஒவ்வொரு ஆப்ஷன் க்கும் பொருந்தும் tab உள்ளதை பாருங்கள் இந்த டாப்ஸ் புதிய ஸ்டைல் களை உருவாக்கி சேமிக்க உதவும் கலர்ஸ் tab மீது சொடுக்கவும் புராப்பர்ட்டீஸ் கீழ் ரெட் 3 ஐ கலர் drop டவுன் இல் தேர்வு செய்வோம் ஆர்ஜிபி ஐ தேர்ந்து ர் ஜி மற்றும் ப் க்கு காட்டியபடி மதிப்புகளை தரவும் rஜி மற்றும் ப் என்பன எந்த நிறத்திலும் ரெட் கிரீன் மற்றும் ப்ளூ இன் பங்கை குறிக்கின்றன ர் க்கு 200 ஜி க்கு 100 மற்றும் Bக்கு 50 இங்கே நிறத்தை மாற்ற ரெட் கிரீன் மற்றும் ப்ளூ இன் விகிதத்தை மாற்றுகிறோம் ஆர்ஜிபி பீல்ட் இன் மேல் பிரிவ்யூ பாக்ஸ் ஐ காண்க முதல் பிரிவ்யூ பாக்ஸ் முன்னிருந்த நிறத்தை காட்டும் இரண்டாம் பிரிவ்யூ பாக்ஸ் நாம் செய்த மாற்றங்களை காட்டும்
இதற்கு நேம் பீல்ட் இல் ஒரு பெயரை கொடுக்கலாம் நியூ ரெட் என எழுதுவோம் ஆட் பட்டன் மீது சொடுக்கவும் புதிய கலர்
லிஸ்ட் க்கு சேர்க்கப்படுகிறது ஓகே செய்க ஒரு புதிய நிறத்தை உருவாக்கினோம்
CTRL ஸ் ஐ அழுத்தி செயல் நீக்குவோம் மேகம் மீண்டும் வெள்ளையாகிவிட்டது நீங்கள் உங்கள் கிரேடியன்ட்ஸ் மற்றும் ஹேட்சிங் ஐயும் இந்த ஏரியா டயலாக் பாக்ஸ் இன் டாப்ஸ் மூலம் உருவாக்கலாம் கிரேடியன்ட்ஸ் என்பன
ஒரு நிறத்தின் சாயல் இன்னொரு சாயலுக்கு சீராக மாறுவதை குறிக்கும்
உதாரணமாக நிறம் ப்ளூ விலிருந்து கிரீன் ஆவது ஹேட்சிங் என்பது ஷேடிங் அல்லது டெக்ஸ்சர்
இது மெல்லிய இணை கோடுகளால் உருவாக்கப்படும் ஒரு பிட்மேப் ஐ டிராவ் வில் இம்போர்ட் செய்வதை பார்க்கலாம் மெயின் மேனு விலிருந்து பார்மேட் ஐ தேர்ந்து ஏரியா ஐ சொடுக்கவும் முன் போல ஏரியா டயலாக் பாக்ஸ் திறக்கிறது பிட்மேப்ஸ் tab மீது சொடுக்கவும்
இம்போர்ட் பட்டன் மீது சொடுக்கவும் இம்போர்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ப்ரோவ்ஸ் செய்து பிட்மேப் ஐ செலக்ட் செய்க ஒப்பன் பட்டன் மீது சொடுக்கவும் டிராவ்
பிட்மேப் க்கு பெயரை இட சொல்கிறது நியூபிட்மேப் என என்டர் செய்க ஓகே செய்க பிட்மேப் இப்போது drop டவுன் லிஸ்ட் இல் தோன்றுகிறது ஒக் ஐ சொடுக்கி வெளியேறுக மேகங்களை பாருங்கள் CTRL ஸ் ஐ அழுத்தி செயல் நீக்குவோம் பிட்மேப்ஸ் ஆல் வாட்டர் ஆப்ஜெக்ட் க்கு நிறமிடலாம் நீர் இன்னும் இயற்கையாக தோன்றும் இதற்கு குரூப் செய்த முக்கோணம் மற்றும் கர்வ் ஐ செலக்ட் செய்க வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஏரியா வை தேர்க ஏரியா டயலாக் பாக்ஸ் இல் பிட்மேப்ஸ் tab ஐ சொடுக்கவும் லிஸ்ட் ஒஃப் பிட்மேப்ஸ் இல் ஸ்க்ரோல் டவுன் செய்து வாட்டர் ஐ செலக்ட் செய்க ஓகே செய்க நீர் இன்னும் இயற்கையாக தோன்றுகிறது
டியூட்டோரியல் ஐ நிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க ஆப்ஜெக்ட்ஸ் ஐ வரைந்து அவற்றை கலர் கிரேடியன்ட்ஸ் ஹேட்சிங் மற்றும் பிட்மேப்ஸ் ஆல் நிரப்புக டிரான்ஸ்பரன்சி tab ஐ பயன்படுத்தி அதன் விளைவை ஆப்ஜெக்ட்ஸ் மீது காண்க வானத்துக்கு வண்ணமிடலாம்
இது மிக எளிது
முழு பேஜ் க்கு பேக்கிரவுண்ட் ஆக அமைக்கலாம் கர்சர் ஐ பேஜ் இல் சொடுக்கினால் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் உம் செலக்ட் ஆகாது வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில்
பேஜ் ஐ சொடுக்கி பேஜ் செட்டப் ஐ தேர்க பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பேக்கிரவுண்ட் tab இல் சொடுக்கவும் பில் இன் கீழ் கலர் ஐ தேர்க ஸ்க்ரோல் டவுன் செய்து கலர் ப்ளூ 8 ஐ தேர்க ஓகே செய்க டிராவ் இந்த பேக்கிரவுண்ட் செட்டிங் எல்லா பேஜ் களுக்குமா என்று கேட்கிறது நோ ஐ சொடுக்கவும் தேர்ந்தெடுத்த பக்கம் மட்டுமே பேக்கிரவுண்ட் கலர் உடன் இருக்கும் ஆப்ஜெக்ட் களுக்கு வண்ணமிடாமலும் இருக்கலாம்
மலை யை தேர்க வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஏரியா ஐ தேர்க ஏரியா டயலாக் பாக்ஸ் இல் ஏரியா tab ஐ தேர்க பில் இன் கீழ் நோன் ஐ தேர்க ஓகே செய்க ஆப்ஜெக்ட் எந்த வண்ணமும் இல்லாது
ஆட்லைன் மட்டும் பேக்கிரவுண்ட் இன் முன் தெரிகிறது CTRLZ அழுத்தி செயல் நீக்கவும் இந்த எல்லா ஆப்ஷன் களும் பார்மேட் மேனு விலும் கிடைக்கும் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் பின் பைல் ஐ CTRLS ஐ அழுத்தி சேமிக்கவும்
மாற்றாக ஆட்டோமேட்டிக் சேவ் ஆப்ஷன் ஐ அமைத்து தானியங்கியாகவும் சேமிக்கலாம் இதோ இன்னொரு அசைன்மென்ட் உருவாக்கிய படத்தில் வண்ணமிடுக பேஜ் க்கு பேக்கிரவுண்ட் அமைக்கவும் சில புதிய கலர் களை உருவாக்கவும்
இத்துடன் இந்த லிப்ரியாஃபிஸ் டிராவ் டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றவை கலர் கிரேடியன்ட்ஸ் ஹேட்சிங் மற்றும் பிட்மேப்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி ஆப்ஜெக்ட் களை பில் செய்தல் பேக்குரவுண்ட்ஸ் உருவாக்குதல் புதிய ஸ்டைல்ஸ் உருவாக்குதல்
தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
httpspoken tutorialorgWhat is a Spoken Tutorial அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
உங்கள் இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்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
மேற்கொண்டு விவரங்கள் இந்த வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி